அங்க தூரத்துல கரண்ட் போஸ்ட்ருக்கு .

அண்ட் சீலிங்க்கு ஒயிட் வித் எல்லோ பாடர்ஸ் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்தந்த வுட்டன் ரேக்ஸ்க்குள்ள நெறைய புக்ஸ்ஸெல்லா இருக்கு.

அந்த எண்ட்ரன்ஸ்கு அந்த பக்கோ நறையா லைட்ஸ் இருக்கு நறைய ஷாப்செல்லா இருக்கு.

சுத்தி நெறைய செடி எல்லா இருக்கு.

ப்ரோட்டின் பவுடர்ஸ் அந்த மாரி நெறையா இருக்கு.

அதுக்கு முன்னாடி சங்கீத் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்ட்டு ஒரு கட இருக்கு.

முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு எறங்கடத்துக்கு.

முன்னாடி ஒரு ஜிம் செட் டப் இருக்கு.

அதுக்கு மேல நெறைய பாத்ரோலாம் இருக்கு ஃபுட்டோட அதுக்கு முன்னாடி நெறைய பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு.

எக்ஸிட்ல டிவைடர் வச்சுருக்காங்க எல்லோ வித் பிளாக் ஸ்டெச் பெயிண்ட்டோட .

இங்க ஒரு பெரிய போஸ்ட்ருக்கு தூரத்துல ஒரு டோல்கேட்ருக்கு .

ரெண்டு வேக்கு முன்னாடி ஒரு நாலு பில்லர்ஸ் மாறி குடுத்துருக்காங்க.

அண்ட் அதுக்கு லெஃப்ட் அண்டு ரைட் சைட்ல நெறையா புல்லெல்லா வளந்துருக்கு.

வெளிய பார்க் பண்ணி வெச்சுருக்க பைக்ஸ்ஸோட ரிப்லெக்க்ஷன் தெரிது கிளாஸ்ல .

பிளாட்பார்ம்ஸ்ல நெறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க.

முன்னாடி ஒரு வீடு ஒன்னு இருக்கு.

மிரர் முன்னாடி ரெண்டு பேரு நின்னு போட்டோ எடுத்துட்ருக்காங்க.

இதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ருக்காங்க இன்டீரியர் டிசைன் பண்ணிட்ருக்காங்க.